இங்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு அவரு வந்துட்டு ஒரு மல மேல உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு பின்னாடி சைடு உட்காந்த மாதிரி.

இது வந்துட்டு ஒரு ஃபேக்டரி போல இருக்கு.

அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்கு அந்த மிரர்ல இவங்க பண்றது எல்லாமே ரீப்லக்ட் ஆகுது.

இங்க ஒரு ரிவர் இருக்கு ஜீப் இருக்கு பைக் இருக்கு ஜீப்கிட்ட ஒரு ஆளு நிக்குறாரு அவருக்கு கீழ வெள்ளை கலர்ல ஒரு பக்கெட் இருக்கு.

இது ஒரு இண்டிபென்டன்ஸ் டே இல்லாட்டி ரீபப்ளிக் டேவோட பங்ஷன் .

எல்லாருமே ஒரே மாரி போசஸ் குடுத்துருக்காங்க கொழந்தைகளே இன்ட்ரஸ்ட்டோட ஆட வந்திருக்காங்க.

இது ஒரு மியூசியம் இந்த மியூசியத்துலெ பல காலப் பொருட்கள் எல்லா வச்சிருக்காங்க.

ம் இது வந்துட்டு ஒரு மார்னிங் டைம் .

ட்ரீஸ் இருக்கு உக்காருரதுக்கு பிளேசஸ் இருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப சில்லா இருக்கு முன்னாடி ஒரு ஃபுட் பாத் இருக்கு.

இங்க நல்லா பெயிண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே.

பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டிஃப்ரண்ட் ஷேப்ஸல்லா பண்ணிருக்காங்க.

இத வந்துட்டு பிளார்ஸ் ஆள டெகரேட் பண்ணிருக்காங்க சுத்தி லைட் செட்டிங் குடுத்துருக்காங்க.

இது ஒரு மார்னிங் டைம் இங்க நெறையா ட்ரீஸ் இருக்கு பிளான்ட்ஸ் இருக்கு கேட்டு இருக்கு.

டி_ஷர்ட் போட்ருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் இடுப்பு மேல கை வெச்சிருக்காரு.

டேபிள் போட்டு உக்காந்திருக்காரு சேர்ல உக்காந்திருக்காரு ஒரு பைய உக்காந்திருக்காங்க.

இது ஒரு கிரவுண்ட் இங்க வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்பாயின்ட்டுக்கு வந்துட்டாங்க போல வேகமா ஒடுராங்க.

மூணு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ரன்னிங் பண்ணிட்டுருக்காங்க.